அட்டவணைகள் மற்றும் படங்கள் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் இரண்டு நோக்கங்கள் உள்ளன
முதலாவது அட்டவணைகளை டேபுலார் சூழலைக் கொண்டு உருவாக்குவது இரண்டாவது டேபிள் சூழலை கொண்டு அட்டவணைகளை லேடக் ஆவணங்களில் உள்ளிடுவது இதே போல படங்களையும் உள்ளிடலாம்
டைட்டில் பக்கத்தை உருவாக்குவதை முன்னேயே கண்டோம்
இதில் டைட்டில் ஆத்தோர் குறித்த தகவல் மற்றும் கிரியேட்டிவ் காமன்ஸ் காப்பிரைட் தகவல் ஆகியன உள்ளன
இவை சமன்பாடுகள் குறித்த டுடோரியலில் விளக்கப்பட்டன
இந்த டேட் கட்டளையால் இன்றைய தேதி இங்கே வருகிறது
இரண்டாம் பக்கத்துக்கு போகலாம்
இப்போது படிப்படியாக எப்படி இந்த அட்டவணையை உருவாக்குவது என்று காணலாம்
இதை சுத்தமாக துடைத்துவிட்டு ஆரம்பிக்கலாம்
இந்த கட்டளைகளை நீக்குகிறேன்
இதை தொகுக்கலாம் சுத்தமான கரும்பலகையுடன் ஆரம்பிக்கலாம்
பெகின் டேபுலர் மற்றும் எண்ட் டேபுலர் கட்டளைகளை பயன்படுத்தி டேபுலர் சூழல் உருவாக்கப்படுகிறது
அதை இங்கே செய்கிறேன் பெகின் டேபுலர் க்கு அடுத்துள்ள முள் அடைப்புக்குறிகளுக்குள் உள்ள ர் ர் எழுத்துருக்கள் இரண்டு நெடுபத்திகள் உள்ளன மற்றும் அவை வலது ஒழுங்கு செய்யப்பட்டன என்று காட்டுகின்றன
முதல் வரியில் உள்ளீடு மாங்கோ மற்றும் மிக்ஸ்ட்
இரண்டு பின்சாய் கோடுகள் அடுத்த வரியை காட்டுகின்றன
அடுத்த வரியை உள்ளிடலாம்
ஜாக்ஃப்ரூட்
கொல்லி ஹில்ஸ்
பனானா
கிரீன்
இந்த டேபுலர் சூழலை முடிக்கிறேன் இதை தொகுக்கலாம்
இது இங்கே வந்துவிட்டது
நமக்கு 3 க்கு 2 அட்டவணை ஒன்று கிடைத்துவிட்டது மூன்றுவரிகள் மற்றும் 2 நெடுபத்திகள்
இரண்டு நெடுபத்திகளும் வலது ஒழுங்கு செய்யப்பட்டன ர் ர் எழுத்துருக்கள் இதை குறிக்கின்றன
இரண்டு நெடுபத்திகளையும் பிரிக்க ஒரு செங்குத்து வரியை இடுகிறோம் நெடுபத்தி ஒழுங்கு எழுத்துருக்களுக்கு நடுவில்
ஆகவே இந்த செங்குத்து வரியை இடுகிறேன்
இதை சேமிக்கலாம்
இதை தொகுக்கலாம்
செங்குத்து வரிகள் வந்துவிட்டன
கடைசியிலும் செங்குத்து வரிகள் வேண்டுமானால் பொருத்தமான இடத்தில் அவற்றை இடவும்
அவற்றை உள்ளிட்டு சேமித்து தொகுக்கிறேன்
ஆகவே இவை வந்துவிட்டன
உண்மையில் இன்னும் அதிக செங்குத்து வரிகளை உள்ளிடலாம்
ஆரம்பத்தில் இன்னொரு செங்குத்து வரி
இதோ பாருங்கள்
இன்னொரு இரண்டாவது வரி வந்துவிட்டது
இரண்டு செங்குத்து வரிகளை பாருங்கள்
இப்போது வித்தியாசமான ஒழுங்குகளை பார்க்கலாம்
இரண்டாவது நெடுபத்தி மையப்படுத்தி ஒழுங்கு செய்யப்பட்டது என சொல்வதற்கு இங்கே ஒரு சி ஐ இடலாம்
இப்போது மையப்படுத்தி ஒழுங்கு செய்யப்பட்டது
முதல் நெடுபத்தியை இடது ஒழுங்கு செய்யப்பட்டதாக ஆக்கலாம்
அது வலது ஒழுங்கு செய்யப்பட்டதாக உள்ளது
இடது ஒழுங்கு செய்யப்பட்டதாக ஆக்கலாம்
ல் சேமி தொகு
இப்போது அது இடது ஒழுங்கு செய்யப்பட்டது
பத்திகளை கிடைமட்ட வரிகளால் பிரிக்கலாம்
இங்கே ஒரு ஹ்லைன் எழுதலாம்
அடுத்து என்ன ஆகிறது என்று பார்க்கலாம்
மேல் வரிக்கு அது ஒரு கோட்டை இட்டது
இங்கே இன்னொரு ஹ்லைன் இன்னொரு கோட்டை இட்டது
ஆகவே இதை முடித்துவிடலாம்
இன்னொரு ஹ்லைன் இடுகிறேன்
இங்கே இரண்டு பின்சாய் கோடுகளால் வரி முறிவு பின்னர் ஹ்லைன்
ஹ்லைன் சொல் தொடரின் ஆரம்பத்தில் இருக்கும்
ஆகவே கிடைமட்ட வரிகளை முடித்துவிட்டேன்
மேலும் மூன்று நெடுபத்திகளையும் இன்னும் ஒரு பத்தியையும் சேர்க்கலாம்
ஆகவே என்ன செய்கிறேன் இங்கு வந்து எழுதுகிறேன் சி சி ர்
மேலும் மூன்று நெடுபத்திகளை சேர்த்தாயிற்று முதல் இரண்டும் மைய ஒழுங்கு செய்யப்பட்டது மூன்றாவது வலது ஒழுங்கு செய்யப்பட்டது
அப்புறம் நான் சொல்ல விரும்புவது ப்ரூட் டைப் நம்பர் ஒஃப் யுனிட்ஸ் கோஸ்ட் பெர் யுனிட் கோஸ்ட் ரூப்பீஸ் ஹ்லைன்
ஆகவே மிக்ஸ்ட் இருபது எழுபத்தைந்து ரூபாய்கள் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்கள்
ஜாக்ஃப்ரூட் பத்து ஐம்பது ரூபாய்கள் ஐநூறு ரூபாய்கள்
பனானா கிரீன் பத்து டஜன்கள் இருபது ரூபாய்கள் ஒரு டஜனுக்கு 200 ரூபாய்கள் மொத்தம்
இதை தொகுத்து பார்க்கலாம்
அட்டவணையை உருவாக்கிவிட்டது
வலது ஒழுங்கு செய்வதன் அவசியத்தை கவனிக்கவும்
அப்போதுதானே கூட்டல் சுலபமாக இருக்கும் நெடுபத்திகளை இரண்டாக பிரிக்கப்பார்க்கலாம்
உதாரணமாக இங்கே இந்த இரண்டு நெடுபத்திகளில் பழங்களின் விவரமும் இந்த மூன்றில் விலை கணக்கும் இருக்கின்றன
இதை multi கோலம்ன் கட்டளையின் உதவியுடன் செய்யலாம்
பின் வருமாறு செய்கிறேன்
மல்ட்டி கோலம்ன் டேக் 2 மைய ஒழுங்கு செய்யப்பட்டது ப்ரூட் டிட்டெயில்ஸ்
முதல் இரண்டு முடிந்தது
அடுத்த நெடுபத்தி என்று காட்ட ஒரு tab இடுகிறேன்
அடுத்த வரிக்கு போகலாம்
multi கோலம்ன் மூன்று இதுவும் மைய ஒழுங்கு செய்யப்பட்டது
கோஸ்ட் முள் அடைப்புக்குறிகளுக்குள் - கோஸ்ட் கேல்குலேஷன்ஸ் ஸ்லாஷ் ஹ்லைன்
முடிந்தது
முதல் இரண்டில் பழங்களின் விவரமும் அடுத்த மூன்றில் விலை கணக்கும் இருக்கின்றன
இங்கே செங்குத்து வரிகள் இல்லை ஏனென்றால் நான் லேடக்குக்கு அதை செய்யச் சொல்லவில்லை
அதையும் செய்யலாம்
இங்கே இரண்டு செங்குத்து வரிகள் இங்கே ஒரு செங்குத்து வரி
இதற்கு முன் அது இருக்கிறது
ஆகவே இங்கே மட்டும் இடலாம்
என்ன ஆகிறது என்று பார்க்கலாம்
இப்போது செங்குத்து வரிகளும் வந்துவிட்டன
2 3 இரண்டும் ஒற்றை எழுத்துரு ஆர்குமென்ட் கள்
ஆகையால் முள் அடைப்புக்குறிகள் இல்லாமலே அவற்றை எழுதலாம்
அதுவும் வேலை செய்கிறது
சில சமயம் கிடைமட்ட வரிகளை சில நெடுபத்திகளுக்கு இடையே மட்டுமே இட வேண்டி இருக்கிறது
இதை பின் வருமாறு விளக்கலாம்
இந்த மாங்கோ வை பிரிக்கலாம்
மிக்ஸ்ட் என்பதற்கு பதில் இதை மல்கோவா எனலாம்
பின் பதினெட்டு கிலோகிராம்கள் ஐம்பது கிலோகிராம்கள் இதை நீக்குகிறேன் சரி
இங்கே இதை அல்ஃபான்சோ எனலாம்
இரண்டு டஜன்கள் முன்னூறு ரூபாய்கள் ஒரு டஜனுக்கு ஆக மொத்தம் ஆயிரத்தைனூறு
இதை சேமித்து தொகுக்கலாம்
நடப்பதை பார்க்கலாம்
இதோ கிடைத்துள்ளது
என்ன நடந்தது என்றால் இந்த வரி இங்கே வந்துள்ளது
இங்கேயும்
இதுவும் இதுவும் எனக்கு வேண்டாம்
ஆகவே இதை சரி செய்ய சொல்ல வேன்டும் இந்த கிடைமட்ட வரிக்கு பதில் எனக்கு நெடுபத்திகள் 2 மற்றும் 4 நடுவில் சி லைன் வேண்டும் எனலாம்
ஆகவே நான் அதை இங்கு செய்திருக்க வேண்டும்
ஆகவே இதை மீண்டும் இங்கே வைக்கிறேன்
ஹ்லைன் இங்கே
கிளைன் 2 டோ 4
இப்போது கோடு நெடுபத்திகள் இரண்டு மற்றும் நான்கு நடுவில் மட்டுமே உள்ளது
ஆகவே இந்த நடு வரி மேங்கோஸ் ஐ இரண்டு பிரபலமான மாம்பழங்களாக பிரித்துவிட்டது
இந்த உதாரணத்தை இந்த அட்டவணையை ஒரு கடைசி வரியுடன் முடிக்கலாம்
மொத்தமாக பார்க்கப்போனால்
multi கோலம்ன் நான்கு 2 செங்குத்து வரிகள் வலது ஒழுங்கு செய்யப்பட்டது செங்குத்து பிரிப்பி டோட்டல் கோஸ்ட் ரூப்பீஸ்
இதை மூடவும்
அடுத்த tab ஹ்லைன்
முடிந்துவிட்டது
டுடோரியல் ஆரம்பத்தில் நாம் பார்த்த அட்டவணை இதுதான்
டேபுலர் சூழலில் உருவாக்கிய அட்டவணைகளுடன் எப்படி வேலைசெய்வது
லேடக் டேபுலர் சூழலில் உருவாக்கிய அட்டவணையை ஒரே ஒரு ஆப்ஜக்டாக கருதுகிறது
உதாரணமாக இப்படி எழுதினால் திஸ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள்

திஸ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் டேபிள் என்ன நடக்கிறது
இந்த அட்டவணை இந்த இரண்டுக்கும் நடுவே மாட்டிக்கொண்டது
திஸ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் முதல் எக்ஸாம்பிள் டேபிள் இந்த டேபிள் நடப்பு வாக்கியமாகிவிட்டது
ஒரு சென்டர் சூழலை பயன்படுத்தி அட்டவணைகளை அமைக்கலாம்
அட்டவணை சூழலில் அதை அமைப்பது இன்னும் பரவலான வழக்கம்
அதை காட்டலாம்
ஆரம்பிக்க
டேபிள் இதை மூடலாம்
இப்போது இது காட்டுவது திஸ் இஸ் ஆன் எக்ஸாம்பிள் டேபிள்
இந்த வாக்கியம் தனியாக வருகிறது
எதெல்லாம் இந்த பெகின் மற்றும் எண்ட் டேபிள் கட்டளைகளுக்கு நடுவே வந்ததோ அவை தனி அட்டவணையாக அமைக்கப்பட்டது
வேறு விதமாக சொல்ல அட்டவணை உரையின் நடுவே அமைந்தாலும் அது தனியாக வைக்கப்பட்டது
ஆனால் இது மையத்தில் இல்லை
சென்டரிங் கட்டளையை தரலாம்
இது மையத்தில் அமைந்துவிடும்
இப்போது ஒரு தலைப்பை உருவாக்கலாம்
டேபிள் தலைப்பு டேபிள் க்கு முன் அமைக்கப்படும்
இங்கே ஒரு தலைப்பு இடுகிறேன்
கேப்ஷன் - கோஸ்ட் ஒஃப் ப்ரூட்ஸ் இன் இந்தியா
ஆகவே தலைப்பு வந்துள்ளது
இது மிகவும் நெருக்கமாக இருக்கிறது
எனக்கு கொஞ்சம் வெற்றிடம் வேண்டும்
இதை செய்ய நான் தருவது விஎஸ்பேஸ் கட்டளை 1 எக்ஸ்
இது எக்ஸ் எழுத்துரு எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம்
ஆகவே இந்த செங்குத்து வெற்றிடத்தை விட்டுள்ளேன்
இப்போது சரியாக இருக்கிறது
முன்னிருப்பாக லேடக் அட்டவணைகளை பக்கத்தின் உச்சியில் வைக்கும்
இந்த இட அமைப்பு தானியங்கியாக நடக்கிறது
இந்த அட்டவணை அடுத்து கிடைக்கும் இடத்துக்கு நகர்த்தப்படும்
இதை விவரிக்க ஆவணத்தின் கீழிருந்து கொஞ்சம் உரையை வெட்டி ஒட்டலாம்
இதை நீக்குகிறேன் இதை நீக்குகிறேன் சரி
இங்கு பழங்களைப்பற்றி சில விஷயங்கள் எழுதப்பட்டுள்ளது
இதன் மேலே போய்
ஒட்டலாம்
இதை தொகுக்கலாம்
முன் போல அட்டவணை பக்கத்தின் உச்சியில் உள்ளது
இன்னும் கொஞ்சம் உரையை ஒட்டலாம்
நான்கு பிரதிகள்
என்னவாயிற்று
இந்த அட்டவணை இரண்டாவது பக்கத்துக்கு மிதந்து சென்றுவிட்டது
அங்கே வேறு எதுவும் இல்லை என்பதால் பக்கத்தின் நடுவில் தோன்றுகிறது
இன்னும் கொஞ்சம் உரையை இன்னொரு பிரதியை ஒட்டலாம் இப்போது என்ன ஆயிற்று
இதுதான் டைட்டில் பக்கம் இது உரை பக்கம் இந்த அட்டவணை பக்கத்தின் உச்சிக்கு மிதந்து சென்றுவிட்டது
சமன்பாடுகள் போலவே இங்கும் நாம் லேபல் களை உருவாக்கி மேற்கோள் காட்ட பயன்படுத்தலாம்
உதாரணமாக கேப்ஷன் கட்டளையின் கீழே இந்த கட்டளையை கொடுத்தால்
கேப்ஷன் கட்டளையின் கீழேதான் இந்த கட்டளையை கொடுக்க வேண்டும்
ஏனெனில் கேப்ஷன் கட்டளைதான் அட்டவணை எண்களை உருவாக்குகிறது
உதாரணமாக இங்கே அட்டவணை 1 என்பது கேப்ஷன் கட்டளையால் தானியங்கியாக உருவாக்கப்பட்டது
இதற்கு அடுத்து லேபல் ஐ இட்டால் இந்த லேபல்
கேப்ஷன் கட்டளையால் உருவாக்கப்பட்ட எண்னை மேற்கோள் காட்டும்
ஆகவே லேபல் ப்ரூட்ஸ்
ஆகவே திரும்பிப்போய் இப்படி சொல்லுகிறேன்
இந்த வரியை இங்கு சேர்க்கிறேன்
தே கோஸ்ட் ஒஃப் தேசே ப்ரூட்ஸ் இஸ் ஷவுன் இன் டேபிள்
ரெஃபரன்ஸ் இங்கே லேபல் ஐ தர வேண்டும்
அது இதுவாகவே இருக்க வேண்டும்
tab ப்ரூட்ஸ் இதை தொகுக்கலாம்
வந்துவிட்டது
முதல் தொகுப்பில் வேரியபிள் அமைக்கப்படவில்லை
ஆகவே மறுபடி தொகுக்கலாம் இப்போது இது வந்துள்ளது
அட்டவணைகளின் பட்டியலை தானியங்கியாக உருவாக்கலாம்
எப்படி என விவரிக்கலாம்
மேக் டைட்டில் க்குப்பிறகு இந்த கட்டளை தேவை
லிஸ்ட் ஒஃப் டேபிள்ஸ் ஒரே சொல்
என்ன நடந்தது
அட்டவணைகளின் பட்டியலை உருவாக்கிவிட்டது
சாதாரணமாக தொகுத்தலை இரு முறை செய்தால்தான் அட்டவணை எண்கள் சரியாக வரும்
இதோ வருகிறது
இதன்படி அட்டவணை பக்கம் இரண்டில் இருக்கிறது
ஆனால் அது பக்கம் 3 இல் இருப்பது நமக்குத்தெரியும்
ஆகவே பக்கம் 3 இல் இருக்கிறது
பின் சென்று இதை மறு தொகுக்கலாம்
இப்போது அது பக்கம் 3 இல் இருக்கிறது
இதை முன்னமேயே விவரித்து இருக்கீறேன்
சரி அட்டவணைகள் குறித்த கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம்
கட்டளை இன்க்ளூடு கிராபிக்ஸ் ஐ பயன்படுத்தி படங்களை சேர்ப்பதை பார்க்கலாம்
இதற்கு கிராபிக்ஸ் என்ற பேக்கேஜை சேர்க்க வேண்டும்
இதன் கீழே போய் எழுதுகிறேன் கட்டளை பின்வருமாறு
பெகின் பிகர் இன்க்ளூடு கிராபிக்ஸ் விட்த் சமக்குறி
லைன் விட்த்
என்னிடம் iitbபிடிஎஃப் உள்ளது
இதோ வருகிறது
வரியின் அகலத்துக்கு சமமாக படத்தின் அகலம் வருமாறு அதை சேர்க்கிறேன்
இந்த பிகர் ஐ முடிக்கிறேன்
இதை தொகுக்கலாம்
இதோ வந்துள்ளது
இதுவும் பக்கத்தின் உச்சியில் அமைந்துள்ளது
என்ன செய்கிறேன் என்றால்
இது முழு வரி அகலத்தை படத்துக்கு அமைக்க வேன்டும் என்றால்
ஒரு வேளை புள்ளி ஐந்து என அமைத்தால் அது வரியின் அகலத்தில் பாதி
அப்போது அது சின்னதாக ஆகிவிடுகிறது
இது இடது ஒழுங்கு செய்யப்பட்டது
அட்டவணை போலவே இங்கு சென்டரிங் என்று சொல்லமுடியும்
பக்க நடுவில் இது மையப்படுத்தப்படும்
நான் ஒரு தலைப்பும் இதற்கு உருவாக்கமுடியும்
படத்தை சேர்த்தபின் பட தலைப்புகள் உருவாக்கப்படும்
கோல்டன் ஜூபிலி லோகோ ஒஃப் ஐட் பாம்பே
முன் போல் ரெஃப் கட்டளையை பயன்படுத்தி லேபல் உருவாக்கி அதை கொண்டு மேற்கோள் காட்டலாம்
அட்டவணைகள் பட்டியலுடன் படங்கள் பட்டியலையும் தோன்ற வைக்கலாம்
படங்கள் பட்டியல் வேண்டுமானால்
இதை தொகுக்கலாம்
இதை இரு முறை தொகுக்கலாம்
படங்கள் பட்டியல் தானியங்கியாக வருகிறது
எல்லா படங்களின் தலைப்புகளும் இங்கே வரும்
கடைசியாக ஒன்று இங்கே காட்டுகிறேன்
அதுதான் படங்களை எப்படி சுழற்றுவது என்பது
ஆங்கில் ஆப்ஷன் ஆல் இது சாத்தியம்
ஒரு வேளை தொன்னூறு பாகைகள் சுழற்ற வேண்டுமானால்
இந்த பிகர் க்கு போகலாம்
இதை தொகுக்கலாம்
ஆகவே இது தொன்னூறு பாகைகள் சுழன்றுவிட்டது
மைனஸ் தொன்னூறு பாகைகள் சுழற்ற
இப்படித்தான் படங்களை சேர்க்க வேண்டும்
உங்களிடம் iitbபிடிஎஃப் இருக்கும் என்று கொள்கிறேன்
இத்துடன் நாம் இந்த டுடோரியல் முடிகிறது
லேடக்கின் ஆரம்ப கால பயனர்கள் மூல ஆவணத்தை அடிக்கடி தொகுக்க வேண்டும்
அதனால் அவர்கள் உள்ளிட்டது சரி பார்க்கப்படும்